இதுல சிலுவ சிம்பில் போட்ருக்கு அந்த வீட்ல.

இருகு ஒரு பெரிய லேக்கிருக்கு .

இந்த ஃபங்ஷன்ல போட்டோ எடுக்குறதுக்காக போட்டோகிராபர்ஸ் நெறைய பேர் நின்ட்ருக்காங்க.

இதுல பிளேவுட் ஒரு டேபிள்ருக்கு .

லெஃப்ட் சைடுல ஒரு பர்சன் நின்னுட்ருக்காரு.

முன்னாடி ரோட்ல இருக்குற கம்பி மாரி நெறையா ரெண்டு இருக்கு.

டேபிள் குள்ள சென்டர்ல பூச்செடி மாரி ஒரு டிசைன்ஸ் வெச்சுருக்காங்க.

கீழ நெறைய தண்ணி போற மாரி டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க.

மேல நறையா ட்யூப் லைட்ஸ் இருக்கு.

அங்க நெறைய கஸ்டமர்ஸ் உக்காந்து சாப்ட்டுட்ருக்காங்க.

பிளாக் கலர்ல நெறைய சேர்ஸ் இருக்கு.

இங்க மேல ஒரு லைட் ஒன்னு ஃபோக்கஸ் லைட் ஒன்னு எரிஞ்சிட்ருக்கு.

கீழ ப்ளூ கலர் மூணு ட்ரே இருக்கு.

விசிட்டர்ஸ் உக்காரதுக்கான நெறைய சேர்ஸ் போட்ருக்காங்க.

செவுத்துல அம்பேத்கர் ஃபோட்டோ ஒன்னு இருக்கு.

இந்த ஷெட்டு ஒன்னு கிரீன் கலர்ல ஷெட் ஒன்னு போட்ருக்காங்க.

உள்ள ஒரு த்ரி லைட்ஸ் எரியிது.

ஒரு பர்சன் நின்ட்ருக்க மாரி இருக்கு.

ஒரு ஏணி மாரி ஒன்னு இருக்கு.

அதுக்கு மேல ஐஸ்கிரீம்ங்குற நேம் ஒன்னுருக்கு.

ரைட் சைட்ல நறையா வீடுங்க இருக்கு.

அந்த ஆர்ச்ல ரெண்டு புலி சிம்பிள்ருக்கு .

வெளிய ஃபேசினோ ஒரு ஸ்கூட்டி ஒன்னு நின்ட்டுருக்கு.

சைடுல நறையா மரங்களு டீ எஸ்டேட்டு நறைய இருக்கு.

மேல சிலுவ சிம்பிள் ருக்கு அ.

இதுல ரெட் கலர் லைட் எரியுது.

ரைட் சைடுல ஒரு டர்னிங் இருக்கு.

அதுக்கு வெளிய ஒரு பெரிய போடொன்னு வெச்சிருக்காங்க.

ஒரு பெரிய மல ஒன்னு இருக்கு.

ஒரு சின்ன சின்ன ட்ரேஸ் நெறைய இருக்கு.

டீ இலை செடிகள் லாம் அதிகமா இருக்கு.

அந்த காம்ப்ளக்ஸ்ல ஒரு ஏ_டி_எம் இருக்கு.

ஏ_டி_எம்க்கு வெளியில கீழ ஒரு நெறைய ஸ்டெப்ஸ் இருக்கு.

லெஃப் சைடுல நெறைய சிலாப் கல்லுகள்லா இருக்கு.

கிரீன் கலர்ல ஒரு வீடு இருக்கு.

இந்த வீட்டுக்கு கீழ ஒரு ரெட் கலர்ல ஒரு கார் இருக்கு.

அந்த வீட்ட சுத்தி நெறைய கம்பி வேலிய சுத்தி க்ரீன் கலர்ல கம்பி வேலிகள் போட்ருக்காங்க.

பக்கத்துல ரெண்டு கிரீன் கலர்ல சேர்ஸ் இருக்கு.

ரைட் சைடுலையும் ஒரு பஸ் நின்றுருக்கு.